ரெண்டு பில்டிங் இருக்கு. மூணு பில்டிங் இருக்குது. ரைட் சைடுல ஒரு பில்டிங் . சென்டர்ல அங்க தள்ளி ஒரு பில்டிங் . லெஃப்ட் சைடு ஒரு பில்டிங் . இந்த ரைட் சைடு லெப்ட் சைடுல இருக்க பில்டிங்ல நிறைய ஜீரோ லைட்டெல்லாம் மாட்டி போட்டுருக்காங்க. கலர் கலரா லைட் எல்லா.

இது ஒரு முஸ்லிம் புல்டிங் மாரி இருக்குது மின்ன இந்த கம்பி வச்ச கேட்டு கிரிலெல்லாம் வச்சிருக்காங்க.

அப்புறம் அந்த பில்டிங்க ஒட்டி இன்னொரு பெரிய பில்டிங் மஞ்ச கலர்ல அட்டாச் ஆகி ஒட்டிருக்காங்க.

நெறய திங்ஸ் பைக்குள்ள வச்சி நெறய வெயிட் இருக்கும் நெறய ஒயிட் கலர் பா மூட்ட அடுக்கி வச்சிருக்கு.

கிட்ட வேற ரெண்டு கடை இருக்குது அந்த ஸ்போர்ட்ஸ் கடைக்கு மேல கிளாஸ் போட்டு ஏதோ ஒரு பில்டிங் இருக்குது.

மேல ரெண்டு மூணு தூன்னு கட்டிற்கு அதுல.

சைடுல ஒரு டவர் தெரியுது. அது வந்து அந்த போன் பேசுற அந்த போன் டவர் .

டேபிளுக்கு மேல ரெண்டு மூணு செடி நாட்டி வச்சிருக்காங்க.

ஒரு பெரிய தென்ன மரம் இது கிட்ட ஒட் ஒட்டி இருக்குது ஒரு பெரிய மல ஏரி அந்த சைடு இருக்குது.